லிப்ரியாஃபிஸ் பேஸ் மீதான இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல் ல் நாம் சப்பார்ம் ஐ உருவாக்க கற்போம் அதற்கு நம் உதாரண லைப்ரரி டேட்டாபேஸ் உடன் தொடரலாம் மேலும் பின்வரும் நிகழ்வை கருத்தில் கொள்வோம் லைப்ரரி ன் எல்லா உறுப்பினர்களையும் எப்படி பட்டியலிடுவது

பின் பாஸ்டே ல் சொடுக்கவும் குரி நேம் ன் போப்பப் விண்டோ ல் புது நேம் ஐ டைப் செய்யலாம்
புக்ஸ் நோட் ரிட்டர்ன்ட் எடிட் மோடு ல் புக்ஸ் நோட் ரிட்டர்ன்ட் குரி ஐ திறப்போம் குரி டிசைன் விண்டோ ல் செக்ட் இன் ல் இல்லாத புத்தகங்களை காட்ட ஒரு கிரைட்டீரியன் ஐ சேர்ப்போம் அதற்கு செக்கடின் ன் கீழே கிரைட்டீரியன் கோலம்ன் ல் ஈக்வல்ஸ் 0 என டைப் செய்யலாம்
Enter ஐ அழுத்துவோம் குரி ஐ சேமித்து விண்டோ ஐ மூடுவோம் மெயின் பேஸ் விண்டோ ல் இடப்பக்க பேனல் ல் பார்ம்ஸ் இக்கான் ஐ சொடுக்குவோம் பின் யூஎஸ்இ விசார்ட் டோ கிரியேட் பார்ம் ஆப்ஷன் ல் சொடுக்குவோம் இப்போது பிரபல பார்ம் விசார்ட் ஐ பார்க்கிறோம் நம் பார்ம் ஐ உருவாக்க இடப்பக்கமுள்ள 8 படிகள் மூலம் செல்வோம் படி 1 ல் பீல்ட் செலக்ஷன் Table மெம்பர்ஸ் ஐ தேர்வோம் பின் அனைத்து பீல்ட் களையும் வலப்பக்கம் நகர்த்தலாம்
நெக்ஸ்ட் பட்டன் ஐ சொடுக்குவோம் நாம் படி 2 ல் உள்ளோம்
செட் உப் ஆ சப்பார்ம் இங்கே ஆட் சப்பார்ம் செக்பாக்ஸ் ல் குறியிடுவோம் பின் option சப்பார்ம் பேஸ்ட் ஒன் மேனுவல் செலக்ஷன் ஒஃப் பீல்ட்ஸ் ல் சொடுக்குவோம் படி 3 க்குச் செல்வோம்
ஆட் சப்பார்ம் பீல்ட்ஸ் இங்கே சில நிமிடங்களுக்கு முன் நாம் வடிவமைத்த புது குரி ஐ அழைப்போம் டேபிள்ஸ் ஒர் குரீஸ் ட்ராப்டவுன் ல் இருந்து Query புக்ஸ் நோட் ரிட்டர்ன்ட் ஐ தேர்வோம் ஸ்க்ரீன் ல் காட்டுவது போல அவைலபிள் லிஸ்ட் ல் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பீல்ட் களை வலப்பக்கம் நகர்த்தலாம்
நெக்ஸ்ட் ஐ சொடுக்கவும் படி 4
கெட் ஜாயின்ட் பீல்ட்ஸ்
மெம்பரிட் பீல்ட் மட்டுமே தொடர்பான பீல்ட் ஆக உள்ளதால் மேலே இரண்டு டிராப் டவுன்ஸ் ல் இருந்தும் அதை தேர்க
நெக்ஸ்ட் பட்டன் ஐ சொடுக்கவும் படி 5
அரேஞ்சு கன்ட்ரோல்ஸ் இங்கே பார்ம் மற்றும் சப்பார்ம் ல் மூன்றாவது ஆப்ஷன் டேட்டா ஷீட் ஐ தேர்வோம் நெக்ஸ்ட் பட்டன் ஐ சொடுக்கவும் படி 6
செட் டேட்டா என்ட்ரி
இங்கே ஆப்ஷன்ஸ் ஐ இருப்பது போலவே விட்டுவிட்டு நெக்ஸ்ட் ஐ சொடுக்குவோம் படி 7
அப்ளை ஸ்டைல்ஸ்
கிரே ஐ பார்ம் பேக்கிரவுண்ட் ஆக தேர்க கடைசி படிக்கு போகலாம் படி 8
செட் நேம்
இங்கே நம் பார்ம் க்கு ஒரு விளக்கமான பெயரைத் தரலாம் மெம்பர்ஸ் வோ நீட் டோ ரிட்டர்ன் புக்ஸ் மேலும் சில மாற்றங்களை செய்யபோவதால் மோடிஃபை பார்ம் ஆப்ஷன் ல் சொடுக்கலாம்

அவ்வாறே சப்பார்ம் ல் புக் டைட்டில் பீல்ட் ஐயும் அதிகரிக்கலாம் பான்ட்ஸ் ஐ மாற்றுவோம் ஏரியல் போல்ட் மற்றும் சைஸ் 8
பேக்கிரவுண்ட் கலர் ஐ பார்ம் க்கு வைட் எனவும் சப்பார்ம் க்கு ப்ளூ 8 எனவும் மாற்றுக அடுத்து மெம்பரிட் கோலம்ன் ஐ அதன் மீது ரைட் கிளிக் செய்து ஹைட் கோலம்ன் ஆப்ஷன் ஐ தேர்ந்து மறைக்கலாம் சரி முடித்துவிட்டோம்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

தமிழாக்கம் பிரியா
நன்றி